பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் புராப்பர்ட்டீஸ் விண்டோ பற்றியது
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது புராப்பர்ட்டீஸ் விண்டோ என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் ரெண்டர் பேனல் என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் ரெண்டர் பேனல் ல் உள்ள பல்வேறு settingகள் யாவை உங்களுக்கு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன்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
புராப்பர்ட்டீஸ் விண்டோ பல panelகளை கொண்டுள்ளது
இது திரையின் வலப்பக்கம் உள்ளது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேலே இக்கான் களின் ஒரு வரிசை உள்ளது புராப்பர்ட்டீஸ் செக்ஷன் க்கு கீழே வரும் பல பேனல் களை இந்த இக்கான் கள் குறிக்கின்றன
ரெண்டர் சீன் வர்ல்ட் ஆப்ஜெக்ட் போன்ற பல பிளெண்டர் ல் வேலைசெய்யும்போது பயனாகும் பல செட்டிங் களை இந்த பேனல் கள் கொண்டுள்ளன நன்கு தெரியவும் புரிந்துகொள்ளவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ஐ மறுஅளவாக்க வேண்டும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் இடது முனையை சொடுக்கி பிடித்து இடப்பக்கம் இழுக்கவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் ஆப்ஷன் களை இன்னும் துல்லியமாக இப்போது காணலாம் பிளெண்டர் விண்டோ களை மறுஅளவாக்குதல் பற்றி மேலும் அறிய பிளெண்டர் ல் விண்டோ டைப் களை மாற்றுதல் குறித்த டியூட்டோரியல் ஐ காணவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் முதல் பேனல்
ரெண்டர் ஆகும்
பிளெண்டர் ஐ எங்கு திறந்தாலும் முன்னிருப்பாக இது பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ல் காட்டுகிறது
இந்த பேனல் ன் செட்டிங்ஸ்
அனிமேஷன் ன் இறுதி ஆட்புட் ஐ உருவாக்க பயன்படுகிறது
ஆக்டிவ் கேமரா வியூ ன் சிங்கில் பிரேம் இமேஜ் ஐ ரெண்டர் செய்ய இமேஜ் பயன்படுகிறது
இமேஜ் ஐ சொடுக்கவும்
கீபோர்ட் ஷார்ட்கட் ஆக ப்12 ஐ அழுத்துக
ஆக்டிவ் கேமரா வியூ
ஒரு சிங்கில் பிரேம் இமேஜ் ஆக ரெண்டர் செய்யப்படுகிறது 3ட் வியூ க்கு திரும்ப கீபோர்ட் ல் Esc ஐ அழுத்துக
frameகளின் முழு ரங்கே அல்லது ஓர் இமேஜ் சீக்வென்ஸ் ஐ ரெண்டர் செய்து ஒரு மூவி பைல் ஐ உருவாக்க அனிமேஷன் பயன்படுகிறது முன்னிருப்பாக பிரேம் ன் ரங்கே டைம்லைன் ல் 1 டோ 250 ஆகும் அனிமேஷன் ஐ சொடுக்கவும்
முழு பிரேம் ரங்கே
பிரேம் 1 லிருந்து பிரேம் 250 வரை ரெண்டர் செய்யப்படுகிறது ரெண்டர் செயலை நிறுத்த Esc ஐ அழுத்துக 3ட் வியூ க்கு திரும்ப Esc ஐ அழுத்துக
ரெண்டர் பேனல் ல் டிஸ்ப்ளே வுக்கு செல்க
திரையில் ரெண்டர் புரோகிரஸ் ஐ எவ்வாறு பார்ப்பது என தேர்ந்தெடுக்க டிஸ்ப்ளே உதவுகிறது முன்னிருப்பாக டிஸ்ப்ளே
இமேஜ் எடிட்டர் மோடு உள்ளது
அதை செய்துகாட்டுகிறேன் ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
uvஇமேஜ் எடிட்டர் ஆக ரெண்டர் டிஸ்ப்ளே தோன்றுகிறது
ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ஒவ்வொருமுறை ரெண்டர் செய்யும் போதும் 3ட் வியூ
uvஇமேஜ் எடிட்டர் க்கு மாறுகிறது
uvஇமேஜ் எடிட்டர் பற்றி மேலும் அறிய டைப்ஸ் ஒஃப் விண்டோஸ் uvஇமேஜ் எடிட்டர் டியூட்டோரியல் ஐ காணவும் 3ட் வியூ க்கு திரும்ப Esc ஐ அழுத்துக
ரெண்டர் பேனல் ல் டிஸ்ப்ளே க்கு செல்க
இமேஜ் எடிட்டர் ஐ சொடுக்கவும்
ரெண்டர் டிஸ்ப்ளே optionகளின் பட்டியலை drop டவுன் மேனு காட்டுகிறது
புல் ஸ்க்ரீன் ஐ தேர்வுசெய்ய சொடுக்கவும்
ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
இப்போது பிளெண்டர் ன் முழுத்திரையும் uvஇமேஜ் எடிட்டர் ஆல் மாற்றப்படுகிறது முழுத்திரை ரெண்டர் பாங்கை மூடி பிளெண்டர் வர்க்ஸ்பேஸ் க்கு திரும்ப Esc ஐ அழுத்துக
ரெண்டர் பேனல் ல் டிஸ்ப்ளே க்கு செல்க
புல் ஸ்க்ரீன் ஐ சொடுக்கவும்
பட்டியலில் நியூ விண்டோ ஐ தேர்க ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
இப்போது பிளெண்டர் வர்க்ஸ்பேஸ் ன் மீது புது விண்டோ ஆக ரெண்டர் டிஸ்ப்ளே தோன்றுகிறது
இது உங்கள் அனிமேஷன் ல் பிரிவியூஸ் ஐ ரெண்டர் செய்யும்போது பயனுள்ளதாக இருக்கும்
இதை எவ்வாறு செய்வதென பின்வரும் tutorialகளில் காண்போம்
ரெண்டர் டிஸ்ப்ளே விண்டோ ஐ மூடவும்
ரெண்டர் பேனல் ல் டிஸ்ப்ளே க்கு செல்க
நியூ விண்டோ ஐ சொடுக்கவும்
இமேஜ் எடிட்டர் மோடு ஐ தேர்வுசெய்ய சொடுக்கவும்
டிஸ்ப்ளே
இமேஜ் எடிட்டர் மோடு ல் உள்ளது
அடுத்த செட்டிங்
டைமென்ஷன்ஸ் ஆகும்
இங்கே தேவையான ஆட்புட் க்கு ஏற்ப பல ரெண்டர் பிரிசெட் களை கஸ்டமைஸ் செய்து கொள்ளலாம்
ரெண்டர் பிரிசெட்ஸ் ஐ சொடுக்கவும்
ஒரு drop டவுன் மேனு தோன்றுகிறது
இங்கே அனைத்து முக்கிய ரெண்டர் பிரிசெட் களின் பட்டியல் உள்ளது
டிவிசிபிரோ எச்டிடிவி என்டிஎஸ்சி பால் போன்ற பல இப்போதைக்கு இதை விடுத்து ரெண்டர் டைமென்ஷன் செட்டிங்ஸ் ஐ தொடர்வோம் ரெண்டர் டிஸ்ப்ளே மற்றும் ஆக்டிவ் கேமரா வியூ ன் அகலம் மற்றும் உயரம்
ரெசல்யூஷன் எனப்படும் முன்னிருப்பாக பிளெண்டர் 259 ல் ரெசல்யூஷன்
1920 பை 1080 பிக்ஸல்ஸ் ஆகும்
ரெண்டர் ரெசல்யூஷன் ன் சதவீத அளவு 50 ஆகும்
அதாவது உண்மையான ரெசல்யூஷன் ன் 50 மட்டுமே ரெண்டர் செய்யப்படும்
அதை விளக்குகிறேன் ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
இதுதான் முன்னிருப்பு ரெண்டர் ரெசல்யூஷன்
உண்மை ரெசல்யூஷன் ல் இது பாதி அல்லது 50 மட்டுமே ரெண்டர் டிஸ்ப்ளே விண்டோஸ் ஐ மூடவும்
ரெண்டர் பேனல் ல் ரெசல்யூஷன் ன் கீழே 50 ஐ சொடுக்கி பிடித்து வலப்பக்கம் இழுக்கவும் சதவீதம் 100 ஆக மாறுகிறது
சதவீதத்தை மாற்ற மற்றொரு வழி 100 ஐ சொடுக்கவும்
இப்போது 100 என எழுதி Enter ஐ அழுத்துக ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
இங்கே 1920 பை 1080 பிக்ஸல்ஸ் ன் 100 ரெசல்யூஷன் ரெண்டர் உள்ளது ரெண்டர் டிஸ்ப்ளே விண்டோஸ் ஐ மூடவும்
இப்போது 720 பை 576 பிக்ஸல்ஸ் ஆக ரெசல்யூஷன் ஐ மாற்ற விரும்புகிறேன் 1920 ஐ சொடுக்கவும்
720 என எழுதி enter ஐ அழுத்துக மீண்டும் 1080 ஐ சொடுக்கவும்
576 என எழுதி enter ஐ அழுத்துக
ஆக்டிவ் கேமரா வியூ ஐ ரெண்டர் செய்ய ப்12 ஐ அழுத்துக
இங்கே 720 பை 576 பிக்ஸல்ஸ் ன் 100 ரெசல்யூஷன் ரெண்டர் உள்ளது ரெண்டர் டிஸ்ப்ளே விண்டோ ஐ மூடவும்
ரெண்டர் பேனல் ல் டைமென்ஷன்ஸ் க்கு கீழே பிரேம் ரங்கே க்கு செல்க
பிரேம் ரங்கே
உங்கள் மூவி க்கான ரெண்டர் செய்யக்கூடிய அனிமேஷன் நீளத்தை தீர்மானிக்கிறது
ஏற்கனவே சொன்னது போல முன்னிருப்பு பிரேம் ரங்கே 1 லிருந்து 250 ஆகும்
ஸ்டார்ட் 1 ஐ சொடுக்கவும்
0 என எழுதி enter ஐ அழுத்துக
இதுதான் உங்கள் அனிமேஷன் நீளத்தின் தொடக்க பிரேம் அல்லது முதல் பிரேம் ஆகும் எண்ட் 250 ஐ சொடுக்கவும்
100 என எழுதி enter ஐ அழுத்துக
இதுதான் உங்கள் அனிமேஷன் நீளத்தின் முடிவு பிரேம் அல்லது கடைசி பிரேம் ஆகும் ஆகவே இப்போது உங்கள் அனிமேஷன் க்கு புது பிரேம் வீச்சை வைத்துள்ளோம் 3ட் வியூ க்கு கீழே டைம்லைன் க்கு செல்க
ரெண்டர் பேனல் ல் பிரேம் ரங்கே ஐ நாம் மாற்றியதனால் டைம்லைன் டிஸ்ப்ளே எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை கவனிக்கவும்
டைம்லைன் விண்டோ பற்றி மேலும் அறிய டைப்ஸ் ஒஃப் விண்டோஸ் டைம்லைன் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும்
ரெண்டர் பேனல் ல் டைமென்ஷன்ஸ் ன் கீழே ஆஸ்பெக்ட் ரேஷ் க்கு செல்க
ரெசல்யூஷன் ஐ மாற்றியபோது ஆஸ்பெக்ட் ரேஷ் வும் அதற்கேற்றவாறு மாறியதை கவனிக்கவும் பிரேம் ரேட் நம் மூவி ல் ஒரு வினாடிக்கு எத்தனை பிரேம்ஸ் அனிமேட் ஆகவேண்டும என தீர்மானிக்கிறது முன்னிருப்பாக இது 24 எஃப்பிஎஸ் அல்லது பிரேம்ஸ் பெர் செகண்ட்
24 எஃப்பிஎஸ் ஐ சொடுக்கவும்
ஒரு drop டவுன் மேனு தோன்றுகிறது அனிமேஷன் மூவி ஐ உருவாக்கும்போது பயன்படுத்தப்படும் அனைத்து முக்கிய பிரேம் rateகளின் பட்டியல் இது
உங்கள் தேவைக்கேற்ப ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம் எஃப்பிஎஸ் 24 ஐ சொடுக்கவும்
15 என எழுதி enter ஐ அழுத்தக
இப்போது நம் பிரேம் ரேட்
15 பிரேம்ஸ் பெர் செகண்ட் ஆக மாறியுள்ளது
அடுத்தது ஆட்புட்
இடப்பக்கம் டிஎம்பி என எழுதி வலப்பக்கம் ஒரு பைல் ப்ரவ்சர் இக்கான் உள்ள கிடைமட்ட பட்டையை காண்கிறீர்களா
இங்கே நம் ரெண்டர் fileகளுக்கு ஆட்புட் போல்டர் ஐ குறிப்பிட முடியும்
பைல் ப்ரவ்சர் இக்கான் ஐ சொடுக்கவும்
பைல் ப்ரவ்சர் பற்றி மேலும் அறிய டைப்ஸ் ஒஃப் விண்டோஸ் பைல் ப்ரவ்சர் மற்றும் இன்ஃபோ பேனல் டியூட்டோரியல் ஐ காணவும்
ஆட்புட் போல்டர் ஐ தேர்க
நான் மை டாக்குமென்ட்ஸ் ஐ தேர்கிறேன்
கிரியேட் நியூ டைரக்டரி ஐ சொடுக்குக
ஆட்புட் என எழுதி enter செய்க
போல்டர் ஐ திறக்க ஆட்புட் ஐ சொடுக்கவும்
ஆக்செப்ட் ஐ சொடுக்குக
இப்போது மை டாக்குமென்ட்ஸ் ல் ஆட்புட் போல்டர் ல் நம் அனைத்து ரெண்டர் பைல் களும் சேமிக்கப்படுகிறது
ஆட்புட் போல்டர் பார் க்கு கீழே இமேஜ் பார்மேட் மேனு உள்ளது
இங்கே நம் ரெண்டர் இமேஜஸ் மற்றும் மூவி பைல் களுக்கு ஆட்புட் பார்மேட் ஐ தேர்ந்தெடுக்கலாம் ப்ங் ஐ சொடுக்கவும்
இங்கே பிளெண்டர் ல் ஆதரிக்கப்படும் அனைத்து பார்மேட் களின் பட்டியல் உள்ளது
நாம் இமேஜ் பார்மேட்ஸ் மற்றும் மூவி formatகளை வைத்துள்ளோம்
நம் தேவைக்கேற்ப ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் ப்ங் க்கு கீழ் பிளெண்டர் ல் பயன்படுத்தும் மூன்று கலர் மோட்ஸ் உள்ளன
பியூ என்பது கிரேஸ்கேல் மோடு
முன்னிருப்பாக ஆர்ஜிபி தேர்வாகிறது
ஆர்ஜிபி என்பது ரெண்டர் fileகளை ஆர்ஜிபி டேட்டா உடன் சேமிக்கும் கலர் மோடு ஆகும்
ர்க்பா என்பது ரெண்டர் பைல் களை அல்பா சேனல் என்னும் கூடுதல் டேட்டா உடன் சேமிக்கிறது
அல்பா சேனல் ரெண்டரிங் ஐ ஆதரிக்கும் குறிப்பிட்ட இமேஜ் பார்மேட் களுடன் மட்டுமே இது வேலைசெய்கிறது
இதுதான் ரெண்டர் பேனல்
எனவே இந்த டியூட்டோரியல் லில் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் ரெண்டர் பேனல் பற்றி பார்த்தோம் மீதமுள்ள panelகள் அடுத்துவரும் டியூட்டோரியல் களில் விளக்கப்படும்
இப்போது ஒரு புது பிளெண்ட் பைல் ஐ உருவாக்கவும்
ரெண்டர் டிஸ்ப்ளே ஐ புது விண்டோ க்கு மாற்றவும்
ரெசல்யூஷன் ஐ 720 பை 576 100 ஆக மாற்றவும்
பிரேம் ரங்கே ஐ 0 லிருந்து 100 ஆக மாற்றவும்
பிரேம் ரேட் ஐ 15 எஃப்பிஎஸ் க்கு மாற்றவும்
ரெண்டர் பைல் களுக்கு ஒரு ஆட்புட் போல்டர் ஐ உருவாக்கவும்
மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி